அப்றம் அந்த சைடுல ஒரு பைக் பின்னாடி நிக்குது.

வெளில நாலு சேர் போட்டுருக்காங்க ஏழு பைக்கு நிக்குது.

நறைய மரத்தாலான பீஸ் எல்லா கிடக்குது.

ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு ஆள் வந்து உக்காந்திருக்காங்க அப்றொ சேர்ல ஒரு கேர்ள் உக்காந்திருக்கு.

ஒரு டேபிள்ல ஒரு டேபிள் இருக்குது.

பொன்முடி லாட்ஜ் அண்ட் ஹோட்டல்னு ஒரு போர்டு வச்சிருக்காங்க.

இது வந்து ஒரு ரெஸ்டாரன்ட் நறைய சேர் போட்டிருக்காங்க.

ஒரு ரெட் கலர்ல வந்து கர்ட்டன் மாதிரி போட்ருக்காங்க.

ஒரு பிரிட்ஜ் இருக்குது பிரிட்ஜ் குள்ள ஜூஸ் வெச்சிருக்காங்க.

இது ஒரு ஹிந்தி கடை.

சிலிண்டருக்கு அந்த சைட்ல ஒரு டேபிள் வச்சிருக்காங்க.

ஒரு இஸ்டூல வந்து ஒரு பாத்திரம் வச்சிருக்காங்க ஒரு குட்டி கேஸ் இருக்குது.

கம்பு எல்லா வச்சு ஏதோ துணி எல்லா வச்சு கட்டி வெச்சிருக்காங்க கீழ எதோ பை துணி எல்லா வச்சுருக்காங்க.